லீனக்ஸ் பைல் அட்ரிப்யூட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டுடோரியலுக்கு நல்வரவு
முன் ஏற்பாடாக பின் வரும் காலி பைல்களை தயார் செய்து கொள்க
எக்சாம்பிள் 1 எக்சாம்பிள் 2 எக்சாம்பிள் 3 எக்சாம்பிள் 4 எக்சாம்பிள் 5 டெஸ்ட்சோன்
சில காலி டிரக்டரிகளும் தயார் செய்க
டெஸ்ட் அன்டர்ஸ்கோர் ச்சோன் டிரக்டரி1 பைல் அட்ரிப்யூட் என்பது ஒரு கணினி பைல் உடன் தொடர்புள்ள அல்லது விவரிக்கிற மெடா டேட்டா
பைல் அட்ரிப்யூட் என்பது ஒரு பைலின் சொந்தக்காரர் பைல் வகை அணுகல் பெர்மிஷன் போன்றவற்றை விவரிக்கிறது
சிஹெச் ஓன் கமாண்ட்
பைல் அல்லது டிரக்டரியின் சொந்தக்காரரை மாற்ற பயன்படுகிறது
இது ஒரு அட்மின் கமாண்ட் ஆகையால் ரூட் மட்டுமே இப்படி மாற்றலாம்
சி ஹெச் ஓன் கமாண்ட் க்கு ஸின்டாக்ஸ் ச்சோன் ஸ்பேஸ் ஆப்ஷன் ஸ்பேஸ் ஒனர்நேம் ஸ்பேஸ் பைல்நேம் அல்லது டிரக்டரி நேம் சி ஹெச் ஓன் கமாண்ட் உடன் கீழ் வரும் ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம்
ஆர் நடப்பு டிரக்டரி மட்டும் இல்லாமல் அதனுள் இருக்கும் எல்லா டிரக்டரிகளும் மாற்ற
சி ஒவ்வொரு பைலின் அனுமதியையும் மாற்ற
f சிஹெச் ஓன் பிழை செய்திகளை காட்டுவதை தவிர்க்க இப்போது சில உதாரணங்களை பார்க்கலாம்
டெர்மினலுக்கு போங்கள்
நாம் காலி பைல்கள் டிரக்டரிகள் உருவாக்கிய இடத்துக்கு போகலாம்
அதற்கு சிடி ஸ்பேஸ் டெஸ்க்டாப் ச்லாஷ் பைல் அட்ரிப்யூட்
என்டர் செய்க
இப்போது கமாண்டை என்டர் செய்யலாம்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் டெஸ்ட்சோன் அதாவது டி இ எஸ் டி சி ஹெச் ஓ டபிள்யு என்
என்டர் செய்க
இங்கே பைல் டெஸ்ட்சோன் இன் சொந்தக்காரர் ஷாஹித் என்று தெரிகிறது
சொந்தக்காரர் யார் என்பதை மாற்ற கமாண்டில் டைப் செய்து உள்ளிடுக சுடோ ஸ்பேஸ் சிஹெச் ஓன் ஸ்பேஸ் ஏ என் யு எஸ் ஹெச் ஏ அனுஷா ஸ்பேஸ் டெஸ்ட்சோன் அதாவது டி இ எஸ் டி சி ஹெச் ஓ டபிள்யு என் என்டர் செய்க
சுடோ வுக்கு பாஸ்வேர்ட் கொடுத்து பின் மீண்டும் என்டர் செய்க
இப்போது மீண்டும் கமாண்டை என்டர் செய்யலாம்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் டெஸ்ட்சோன்
என்டர் செய்க
இப்போது பைல் டெஸ்ட்சோன் இன் புதிய சொந்தக்காரர் அனுஷா என்று தெரிகிறது ஒரு டிரக்டரியின் சொந்தக்காரரை மாற்றுவது எப்படி என்று பார்க்கலாம்
இப்போது கமாண்ட் என்டர் செய்யலாம்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல்
என்டர் செய்க
இங்கே டிரக்டரி டெஸ்ட்சோன் இன் சொந்தக்காரர் ஷாஹித் என்று தெரிகிறது
சொந்தக்காரர் யார் என்பதை மாற்ற கமாண்டை டைப் செய்து உள்ளிடுக சுடோ ஸ்பேஸ் சிஹெச்ஓன் ஸ்பேஸ் ஹைபன் கேபிடல் ஆர் ஸ்பேஸ் ஏ என் யு எஸ் ஹெச் ஏ அனுஷா ஸ்பேஸ் டெஸ்ட்சோன் அதாவது டிரக்டரியின் பெயர்
என்டர் செய்க
சுடோ வுக்கு பாஸ்வேர்ட் தேவையானால் மீண்டும் கொடுத்து பின் மீண்டும் என்டர் செய்க
சௌகரியத்துக்காக கண்ட்ரோல் எல் ஆல் திரையை துடைக்கிறேன்
இப்போது டைப் செய்யவும்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல்
என்டர் செய்க
டிரக்டரியின் புதிய சொந்தக்காரர் அனுஷா
சிஹெச்மோட் கமாண்ட் ஒன்று அல்லது அதிகமான பைல்களின் அணுகல் அனுமதியை மாற்ற பயனாகிறது
சிஹெச்மோட் கமாண்ட் இன் ஸின்டாக்ஸ் சிஹெச்மோட் ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸ் ஸ்பேஸ் மோட் ஸ்பேஸ் பைல்நேம் சிஹெச்மோட் கமாண்ட் உடன் பின் வரும் ஆப்ஷன்ஸ் ஐ கொடுக்கலாம்
c160 மாறிய பைல்களின் தகவல்களை அச்சிடவும்
f160 சிஹெச்மோட் கமாண்ட் மாற்ற முடியாத பைல்கள் குறித்து பயனருக்கு தெரிவிக்காதே
பின் வரும் அனுகல்களும் பெர்மிஷன்களும் உள்ளன
r ரீட் w ரைட் x எக்சிக்யூட் s செட் யூசர் அல்லது க்ரூப் ஐடி மாற்றாக நாம் மூன்று இலக்க ஆக்டல் நம்பர் ஐ கொடுத்து பெர்மிஷன்களை குறிக்கலாம்
முதல் எண் சொந்தக்காரர் பர்மிஷன்
இரண்டாவது க்ரூப் பர்மிஷன்
மூன்றாவது மற்றவர்க்கு பர்மிஷன்
பர்மிஷன் எப்படி கணக்கிடப்படும்
கீழ் வரும் மதிப்புகளை கூட்டி கணக்கிடப்படும்
4 என்பது ரீட் 2 என்பது ரைட் 1 என்பது எக்சிக்யூட் சிஹெச்மோட் க்கு இப்போது ஒரு உதாரணம் பார்க்கலாம் பைல் எக்சாம்பிள்1 க்கு யூசர் பர்மிஷனில் எக்சிக்யூட் ஐ சேர்க்க டெர்மினல் க்கு போய் பின் வரும் கமாண்ட் ஐ உள்ளிடுக அதற்கு முன் கண்ட்ரோல் எல் ஐ உள்ளிட்டு திரையை துடைக்கிறேன்
இப்போது கமாண்ட் டைப் செய்க சிஹெச்மோட் ஸ்பேஸ் ux ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 என்டர் செய்க மாற்றங்களை காண இப்போது டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 மாற்றங்களை காண என்டர் செய்க இங்கு நீங்கள் எக்சாம்பிள்1 பைலின் சொந்தக்காரரின் ரீட்ரைட்எக்சிக்யூட் பர்மிஷன்கள் க்ரூபின் ரீட் எக்சிக்யூட் பர்மிஷன்கள் மற்றும் மற்றவரின் எக்சிக்யூட் பர்மிஷன்கள் ஆகியவற்றை காணலாம்
இப்போது டைப் செய்ககமாண்ட் சிஹெச்மோட் ஸ்பேஸ் 751 ஸ்பேஸ் எக்சாம்பிள் 1 என்டர் செய்க இப்போது டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் ஸ்பேஸ் எக்சாம்பிள்1
என்டர் செய்க மேலே சொன்ன கமாண்ட் எக்சாம்பிள்1 பைலின் சொந்தக்காரரின் ரீட் ரைட் எக்சிக்யூட் பர்மிஷன்கள் க்ரூபின் ரீட் எக்சிக்யூட் பர்மிஷன்கள் மற்றும் மற்றவரின் எக்சிக்யூட் மட்டும் பர்மிஷன்கள் ஆகியவற்றை அமைத்துள்ளதை காணலாம்
எக்சாம்பிள்1 பைலுக்கு எல்லாருக்கும் ரீட் ஒன்லி பர்மிஷனை அமைக்க கமாண்ட் சிஹெச்மோட் ஸ்பேஸ் ஆர் ஸ்பேஸ்எக்சாம்பிள்1
என்டர் செய்க இப்போது கமாண்ட் டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் ஸ்பேஸ் எக்சாம்பிள்1
என்டர் செய்க எக்சாம்பிள்1 பைலுக்கு எல்லாருக்கும் ரீட் ஒன்லி பர்மிஷனை அமைத்துள்ளது
பர்மிஷனை ரிகர்சிவ் ஆக அதாவது உள்ளே உள்ள டிரக்டரி பைல்களுக்கும் சேர்த்து அமைக்கலாம்
ரீட் மற்றும் எக்சிக்யூட் அணுகலை எல்லோருக்கும் டிரக்டரி ரைட் அணுகலை சொந்தக்காரருக்கும் அமைக்க டைப் செய்ய வேண்டிய கமாண்ட்
சிஹெச்மோட் ஸ்பேஸ் ஹைபன் பின் மேல் நிலை எழுத்தில் ஆர் ஸ்பேஸ் 755 ஸ்பேஸ் டிரக்டரி1
என்டர் செய்க இப்போது மாற்றங்களை காண டைப் செய்க
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல்
என்டர் செய்க எக்சாம்பிள்2 பைலுக்கு யூசருக்கு எக்சிக்யூட் பர்மிஷன் கொடுக்க கமாண்ட் சிஹெச்மோட் ஸ்பேஸ் யு ப்ளஸ் எக்ஸ் ஸ்பேஸ் எக்சாம்பிள்2
என்டர் செய்க இப்போது கமாண்ட் டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் ஸ்பேஸ் எக்சாம்பிள்2
என்டர் செய்க இப்போது எக்சாம்பிள்2 க்கு யூசருக்கு எக்சிக்யூட் பர்மிஷன் கொடுக்கப்பட்டுள்ளது
எக்சாம்பிள்3 க்கு க்ரூப்புக்கு ரைட் பர்மிஷன் கொடுக்க கமாண்ட் சிஹெச்மோட் ஸ்பேஸ் ஜி ப்ளஸ் டபிள்யு ஸ்பேஸ் எக்சாம்பிள்3
என்டர் செய்க இப்போது டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் ஸ்பேஸ் எக்சாம்பிள்3
என்டர் செய்க எக்சாம்பிள்3 க்கு க்ரூப்புக்கு ரைட் பர்மிஷன் சேர்க்கப்பட்டுள்ளது
எல்லோருக்கும் ரைட் பர்மிஷனை நீக்க கமாண்ட் டைப் செய்க சிஹெச்மோட் ஸ்பேஸ் ஏ ஹைபன் டபிள்யு ஸ்பேஸ் எக்சாம்பிள்3 என்டர் செய்க இப்போது டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் ஸ்பேஸ் எக்சாம்பிள்3
என்டர் செய்க எல்லோருக்கும் ரைட் பர்மிஷனை நீக்கப்பட்டது
சிஹெச் க்ரூப் கமாண்ட் ஒன்றோ மேற்பட்டோ பைல்களின் க்ரூப்பை ந்யூ க்ரூப்புக்கு மாற்ற உதவுகிறது
ந்யூ க்ரூப் என்பது ஒரு க்ரூப் ஐடி எண் அல்லது ச்லாஷ் இடிசி ச்லாஷ் க்ரூப் இல் உள்ள ஒரு க்ரூப் பெயர்
பைலின் சொந்தக்காரர் அல்லது சிறப்பு சலுகை உள்ள யூசர் மட்டுமே க்ரூப் ஐ மாற்றலாம்
சிஹெச் க்ரூப் கமாண்ட் க்கு சிண்டாக்ஸ் சிஹெச்க்ரூப் ஸ்பேஸ் ஆப்ஷன்ஸ் ஸ்பேஸ் ந்யுக்ரூப் ஸ்பேஸ் பைல்ஸ் சிஹெச்க்ரூப் கமாண்ட் க்கு சில உதாரணங்களை பார்க்கலாம்
டெர்மினலுக்குப்போய் கமாண்ட் டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் ஸ்பேஸ் எக்சாம்பிள்4
என்டர் செய்க இங்கு க்ரூப் பர்மிஷன் யூசர் ஷாஹித் க்கு என காணலாம்
க்ரூப் பர்மிஷன் ஐ மாற்ற கமாண்ட் டைப் செய்க சூடோ ஸ்பேஸ் சிஹெச் க்ரூப் ஸ்பேஸ் ரோஹித் ஸ்பேஸ் எக்சாம்பிள்4 என்டர் செய்க
தேவையானால் சூடோ பாஸ்வேர்ட் டைப் செய்க
இப்போது கமாண்ட் டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல் ஸ்பேஸ் எக்சாம்பிள்4
என்டர் செய்க இப்போது க்ரூப் பர்மிஷன் ஷாஹித் இலிருந்து ரோஹித் க்கு மாறிவிட்டது என்பதை காணலாம்
ஐநோட் எண் என்பது சாதனத்துக்கு தரப்பட்ட தனிப்பட்ட முழு எண்ணாகும்
ஐநோட்
பைல் அல்லது டிரக்டரி குறித்த அடிப்படை தகவலை வைத்துள்ளது
எல்லா பைல்களும் ஐநோட் க்கு ஒரு ஹார்ட் லிங்க் ஆகும்
ஒரு ப்ரோக்ராம் ஒரு பைலை பெயரால் தேடினால் கணினி உண்மையில் பொருத்தமான ஐநோட் ஐ பைல் பெயரால் தேடுகிறது
ஒரு பைலின் ஐநோட் எண்ணை காண எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் ஐ கமாண்ட் ஐ பயன்படுத்தலாம்
கமாண்ட் டைப் செய்க எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் ஐ ஸ்பேஸ் எக்சாம்பிள்5
என்டர் செய்க பைலுக்கு முன் நாம் காணும் எண் ஐநோட் எண்ணாகும்
ஐநோட்கள் கொடுத்த ஒரு நேரத்தில் ஒரு ட்ரக்டரி ஐ மட்டும் தொடர்பு கொண்டது
ஹார்ட் லிங்க்குகள் ஒரே ஒரு ஐநோட் உடன் பல ட்ரக்டரிகளை தொடர்பு கொண்டவை
இந்த லிங்க் ஐ உருவாக்க கமாண்ட் எல்என்
001252 001156 ஹார்ட் லிங்க் ஐ உருவாக்க கமாண்ட் எல்என் இன் சிண்டாக்ஸ்
எல்என் ஸ்பேஸ் சோர்ஸ் ஸ்பேஸ் லிங்க்
இதில் சோர்ஸ் என்பது இருப்பில் உள்ள பைல்
லிங்க் என்பது உருவாக்க வேண்டிய பைல்
இப்போது ஹார்ட் லிங்க் களின் உதாரணங்கள் பார்க்கலாம்
திரையை துடைக்கிறேன்
இப்போது கமாண்ட் டைப் செய்க
எல்என் ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 ஸ்பேஸ் எக்சாம்பிள் எல்என்
என்டர் செய்க இரண்டு பைல்களின் ஐநோட் எண்களையும் காட்ட கமாண்ட் டைப் செய்யவும்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் ஐ ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 ஸ்பேஸ் எக்சாம்பிள் எல்என் என்டர் செய்க இரண்டு பைல்களின் ஐநோட் எண்களும் ஒன்றாகவே இருப்பதை காணலாம் பைல் எக்சாம்பிள் எல்என் என்பது பைல் எக்சாம்பிள்1 க்கு ஹார்ட் லிங்க் ஆகும்
சாப்ட் லிங்க் அல்லது சிம்பாலிக் லிங்க் என்பது இன்னொரு பைல் அல்லது டிரக்டரிக்கு அப்சொலூட் அல்லது ரிலேடிவ் பாத் மூலம் ஒரு தொடர்பை கொண்டுள்ள ஒரு சிறப்பு பைல் ஆகும்
சாப்ட் லிங்க் ஐ உருவாக்க கமாண்ட் எல்என் இன் சிண்டாக்ஸ்
எல்என் ஸ்பேஸ் ஹைபன் எஸ் ஸ்பேஸ் டார்கெட் பைல்நேம் ஸ்பேஸ் சிம்பாலிக் பைல்நேம் இப்போது சாப்ட் லிங்க் களின் உதாரணங்கள் பார்க்கலாம்
சாப்ட் லிங்க் உருவாக்க கமாண்ட் டைப் செய்யவும் எல்என் ஸ்பேஸ் ஹைபன் எஸ் ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 ஸ்பேஸ் எக்சாம்பிள் சாப்ட் என்டர் செய்க இரண்டு பைல்களின் ஐநோட் எண்களையும் காட்ட கமாண்ட் டைப் செய்யவும்
எல்எஸ் ஸ்பேஸ் ஹைபன் எல்ஐ ஸ்பேஸ் எக்சாம்பிள்1 ஸ்பேஸ் எக்சாம்பிள் சாப்ட் என்டர் செய்க இரண்டு பைல்களின் ஐநோட் எண்களும் வெவ்வேறு என்பதை காணலாம்
எக்சாம்பிள் சாப்ட் என்பது எக்சாம்பிள்1 இன் சாப்ட் லிங்க்
ஆகவே இதில் லீனக்ஸ் பைல் அட்ரிப்யூட்ஸ் பெர்மிஷன் சொந்தக்காரர் க்ரூப் ஆகியவற்றை மாற்றுவதை கண்டோம்
ஐநோட் பைல்களின் ஹார்ட் லிங்க் சாப்ட் லிங்க் ஆகியவற்றையும் கற்றோம்
இத்துடன் இந்த டுடோரியல் முடிவடைகிறது
ஸ்போக்கன் டுடோரியல் என்பது டாக் டு ஏ டீச்சர் திட்டத்தின் பங்காகும்
இதற்கு நேஷனல் மிஷன் ஆன் எஜுகேஷன் ஐசிடி மூலம் ஆதரவு அளிக்கிறது
இந்த தொடுப்பு மூலம் மேலும் அதிக தகவல்களை பெறலாம்
மொழியாக்கம் கடலூர் திவா